ஆராய்ச்சிகள் என்ன சொல்லுதுன்னா தனியா முயற்சி பண்ணி உடல் எடையை குறைக்கிறதை விட நண்பர்கள் கூட சேர்ந்து ஒரு partnership மாதிரி உருவாக்கிக்கிட்டு அதுக்கப்புறம் ஒண்ணா சேர்ந்து உடல் எடையை குறைக்க முயற்சி பண்றப்போ ஒரு company கிடைச்ச மாதிரியும் இருக்கும்

நீங்க choose பண்ண போற partner உங்க நண்பர்களா மட்டும்தான் இருக்கணும்ன்னு அவசியம் இல்லை கூட வேலை பாக்குறவரா மட்டும்தான் இருக்கணும்ன்னு அவசியம் இல்லை யார் உடல் எடையை குறைக்கணும்னு இலக்கை வச்சிருக்காங்களோ அவங்களை கூட தேர்ந்தெடுத்துக்கலாம் தினமும் meet பண்ணி பேசணும்ன்னு எல்லாம் அவசியம் இல்லை message பண்ணி எப்படி சாப்பிடறீங்க இப்ப என்ன weight என்ன plans அப்படின்னு share பண்ணிக்கலாம் ஒரு track வச்சுக்கிட்டே இருக்கணும் junk food சாப்பிடணும்ன்னு ஆசை ஜாஸ்தி வந்தால் அதையும் partner கிட்ட சொல்லலாம் அவங்க கிட்ட இருந்து கிடைக்கிற advice உங்களுக்கு ஊக்கம் கொடுக்கும் so உடல் எடையை குறைக்கிற முயற்சியில தனியா ஈடுபடுறதை விட கூட ஒரு partner அ வச்சு செயல்படுறது ரொம்பவே நல்லது next உ number eleven gadgets பாக்குறதை குறைக்கணும் ஒருத்தங்களால உடல் எடையை குறைக்கவே முடியலை அப்படின்னா அவங்க TV பாக்குறது phone use பண்றது laptop பாக்குறது இதெல்லாம் கம்மி பண்ணணும் ஏன்னா எந்த மக்கள் அதிகம் TV பாக்குறாங்களோ அவங்களுக்கு உடல் எடை ஜாஸ்தி ஆகுறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்காம் ஒரு study நடத்தியிருக்காங்க அதுல கிட்டத்தட்ட ஐம்பதாயிரம் middle age ல இருக்க பெண்கள்கிட்ட இருந்து ஆறு வருஷம் data collect பண்ணியிருக்காங்க அதுல கிடைச்ச result என்னன்னா ஒரு நாளைக்கு ஒவ்வொரு ரெண்டு மணி நேரத்துக்கும் அந்த பெண்கள் TV பார்க்க உட்காரப்போ இருபத்தி மூணு சதவீதம் obesity வர்றதுக்கான வாய்ப்புகள் அதிகரிச்சிருக்கு பதினான்கு சதவீதம் சர்க்கரை வியாதிக்கும் ஆளாக்கப்பட்டுருக்காங்க ஏன் அப்படீன்னா TV பார்க்க உட்காரப்போ நல்லா ஜம்முன்னு sofa ல உட்கார்ந்து இருப்போம் அந்த நேரத்துல நடக்குறது நிற்கிறது என்ன வேலையும் இல்லை சரி இதுதான் இல்லையேன்னு பார்த்தால் கையில ஒரு chips packet அ எடுத்துட்டு இல்லை நொறுக்குத் தீனியை எதையாவது கையில வச்சிக்கிட்டு தின்னுக்கிட்டே இருக்கப்போ நேரம் போறதும் தெரியாது உடல்ல கொழுப்பு சேர்றதும் தெரியாது அதே மாதிரிதான் phone உம் laptop உம் so தேவையில்லாத தீனிகளை எடுத்துக்கிறதுல இந்த gadgets ரொம்ப பெரிய பங்கு வகிக்கும் கூடவே இடையில வேற இந்த zomato swiggy இல்லை ஏதாவது சாப்பாடு விளம்பரங்கள் எல்லாம் இன்னும் trigger பண்ணி சாப்பிட வைக்கும் so உடல் எடையை குறைக்கணும்னு முயற்சி பண்ணிட்டா அதிகம் gadgets பாக்குறதை குறைச்சுக்கணும் அடுத்த tip பாக்குறதுக்கு முன்னாடி நான் ஆரம்பத்துல கேட்ட கேள்விக்கான பதில் என்னன்னு பார்க்கலாம் venus ன்னு அழைக்கப்படுற வெள்ளி கிரகம்தான் ரொம்பவே வெப்பமான கோள் இதோட வெப்பநிலை நானூத்தி ஐம்பது degree celsius ஆ இந்த முப்பத்தி ரெண்டு degree வெயிலையே மனுஷனால தாங்க முடியலை இதுல நானூத்தம்பது degree ன்னா வெந்து தணிந்தது காடு ஜில் தண்ணியை நோக்கி ஓடுன்னுதான் ஓடனும் சூரியனுக்கு மிக பக்கத்துல இருக்க கோள் mercury தான் அப்ப அதுக்குதானே வெப்பநிலை ஜாஸ்தியா இருக்கணும் அப்படின்னு அறிவுத்தனமான கேள்வி தோணும் mercury ல வெப்பநிலையை regulate பண்றதுக்கான வளிமண்டலம் கிடையாது ஆனா எல்லா கோள்களையும் விட venus லதான் வளிமண்டலம் thick ஆ இருக்குமாம் so அந்த வளிமண்டலமே, எல்லா வெப்பத்தையும் உறிஞ்சு venus அ வெப்பமான கோளா மாத்திடுது சரி அடுத்த tip க்கு போவோமா number twelve தூக்கம் தினசரி சரியான அளவு தூக்கம் இருந்தா உடல் எடையும் சீராகும் முகமும் பொலிவாகும்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 hello hello

sir இது ஃபாத்திமா தானே sir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

என்னலாம் ma'am வேணும் TV யும்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

okay ma'am okay okay fourty-two inch okay வா LED தான ma'am

இப்ப வந்து network connection ஓட TV எல்லாம் வருது அந்த மாதிரி okay இப்போ புது model TV அப்படி தான ma'am உங்களுக்கு net எல்லாம் connection ஆகணும் okay ma'am okay எல்லாமே வெச்சிருக்குது நம்மகிட்ட எந்த எந்த எந்த company வேணும் ma'am என்ன company TV வேணும் ma'am பேனசோனிக்கா லெனோவோவா? சாம்சங் sir எல்ஜி இருக்கு அப்புறம் local companies கொஞ்சம் இருக்கு பட்டர்ஃப்லைஸ் இருக்கு இந்த மாதிரி நிறைய company இருக்கு ma'am எந்த மாதிரி company வேணும் உங்களுக்கு? சாம்சங் company இருக்குமா sir அஹ் சாம்சங் company இருக்கு ma'am இருக்கு இருக்கு நம்மகிட்ட ஏன்னா நாங்க first உ website ல வந்து வாங்கினதுனால எனக்கு வந்து website ல எப்படி வருமோ அத வந்து என்ன quality யோட வருமான்னு தெரியாது அதான் சரி கேட்டு பார்க்கலாம்ன்னு okay ma'am okay உங்களுக்கு வந்து பண்ணி தந்திடலாம் ma'am உங்களுக்கு சாம்சங் TV வேணும் அப்படித்தான சாம்சங் TV fourty-two inches TV வேணும் அப்படிதான

okay ma'am okay இப்ப வந்து உங்களுக்கு அஹ் ஆஹ் எவ்வளவு ரூபாய்ல budget எவ்வளவு ma'am உங்களுக்கு fourty-two inches வந்து உங்களுக்கு இப்ப சுமார் வந்து இருவத்தி ரெண்டாயிரம் ரூபாய்ல இருந்து start ஆகுது ma'am அது வந்து basic சாதா model TV இப்ப சாம்சங் கேட்டிங்க அப்படினா இருவத்தி எட்டாயிரம் ரூபாய் ஆகும் ma'am அது ஓண்ணும் பிரச்சனை இல்ல sir ரூபாவ பத்தி பிரச்சனை இல்லை நமக்கு வந்து வாங்குற things வந்து கொஞ்சம் நல்லா இருக்கணும் ரொம்ப வருஷத்துக்கு வந்து guarantee யோட இருக்கணும் அது தான் sir main ரூபாவ பத்தி problem கிடையாது

ரூபாவ பத்தி problem லாம் கிடை~ கிடையாது sir வாங்குற பொருள் வந்து நமக்கு வந்து நிறைய வருஷம் useful ஆ இருக்கிற மாதிரி நல்ல ஒரு product ஆ நல்ல ஒரு company இந்த மாதிரி

ஆஹ் okay sir எங்களுக்கு website ல வாங்குறதா இருந்தா கொஞ்சம் பயமாகவே இருக்கு ஏன்னா எ~ எந்த மாதிரி quality யோட வருமோன்னு தெரியாது நீங்க எப்படி sir நல்ல ஒரு qu~ quality யா தான sir இது பண்ணுவீங்க?

so நம்பிக்கை இல்லாம எங்க product வாங்கினா கஷ்டம் ma'am நம்பிக்கையோட வாங்குங்க okay வா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 எப்படி ma'am home theater இப்ப TV வந்து சாம்சங் order பண்ணேன் sir அதே மாதிரி home theater வந்து எந்த மாதிரி company items லாம் இருக்குது sir ma'am home theater வந்து இப்ப டார்கெட் இருக்கு, பேனசோனிக் இருக்கு, பயோனியர் இருக்கு, லெனோவா இருக்கு, சாம்சங்ஸ் இருக்கு இந்த மாதிரி நிறைய companies ல இருக்குது ma'am உங்களுக்கு எந்த மாதிரி company வேணும் எல்ஜில இருக்குது எ~ எந்த~ எந்த மாதிரி company வேணும் ma'am உங்களுக்கு

okay ma'am சாம்சங்லயே எடுத்திடலாம் சாம்சங் home theater ஒண்ணு எடுத்துக்கலாம் ஒண்ணும் பிரச்சினை இல்ல அது வந்து quality நல்லா தான் ma'am இருக்கும் உங்களுக்கு வந்து ஆஹ் five point one வேணுமா இல்ல வந்து நம்ம theater setting மாதிரி surrounding setting ஓட வேணுமா? theater settings ஓட வேணும் sir ஏன்னா first time வாங்குறது கொஞ்சம் நல்லா இருக்கணும் life long settings ஓட வந்தா நல்லா இருக்கும் okay ma'am theater setting மாதிரி ready பண்ணிடலாம் ஒ~ ஒண்ணும் பிரச்சனை இல்லை ma'am நமக்கு வந்து theatre setting அப்படிங்கும் போது உங்களுக்கு வந்து ஒரு நாலு பெரிய speaker வரும் ma'am அஹ் கீழ வந்து sub woofer ரெண்டு வரும் okay வா sub woofer ரெண்டு நாலு speaker வரும் அது வந்து quality யும் உங்களுக்கு வந்த அஹ் நல்லாயிருக்கும் அஹ் amount வந்து கொஞ்சம் கூடும் ma'am சாம்சங் நீங்க கேட்கறீங்க so அதனால இப்படி நம்ம வந்து theater setting ஓட சாம்சங் எடுக்கும் போது உங்களுக்கு வந்து குறைந்தபட்சம் அது ஒரு இருவத்தி ஐயாயிரம் ரூபாய் கிட்ட ஆகும் ma'am okay வா இருவத்தி ஐயாயிரம் ரூபாய் முப்பது ஆயிரம் ரூபாய் ஆகும் ஆஹ் okay sir amount பத்தி problem இல்ல sir அது எவ்வளவு year guarantee யோட வரும் sir

amount பத்தி problem இல்ல sir இப்ப home theater அது எவ்வளவு year warranty யோட ஆஹ் இதுக்கும் same warranty தான் ma'am one year warranty replacement warranty speaker எதாச்சும் damage ஆச்சு speaker எதாச்சும் அஹ் பாடாம இருந்துச்சா out ஆச்சுனாலும் உங்களுக்கு வந்து நாங்க வந்து replacement பண்ணி தருவோம்

அது TV ல இருக்கற மாதிரி same warranty guarantee வந்து உங்களுக்கு இதுல வந்துடும் ma'am okay வா ஒண்ணும் பிரச்சினை இல்ல ma'am நீங்க வந்து தைரியமா இந்த சாம்சங் company உங்களுக்கே தெரியும் எவ்வளவு நம்பிக்கையான company so சாம்சங் company ல உள்ள home theater கூட நாங்க வந்து உங்களுக்கு order பண்ணி அஹ் நீங்க order பண்ணுங்க நாங்க வந்து உங்களுக்கு delivery பண்ணிடுவோம் okay வா நீங்க online லயே order பண்ணிடுவிங்கல்ல ma'am ஒண்ணும் பிரச்சனை இல்லையே

online லயே order பண்ணிடுவிங்க இல்ல? இல்ல நாங்க order பண்ணி உங்களுக்கு அனுப்பி வைக்கவா? இல்ல நீங்க வந்து order பண்ணி வாங்கறீங்களா? online லயே order இல்லன்னா நீங்களே போட்ருவீங்களா sir ஆமாம் ma'am நீங்க வந்து ஒங்~ இப்ப நீங்க வந்து சொ~ current ல சொன்னிங்க அப்படின்னா நாங்க வந்து உங்களுக்கு order போட்டு அனுப்பி வெச்சிடுவோம் இல்ல நீங்க எங்க~ எங்களுடைய website பார்த்து நீங்க order போட்டுக்கணும் நாங்க எல்லா எங்க கடையில எங்க எங்க stock ல இருக்கிற எல்லா பொருளையும் நாங்க எங்க website ல குடுத்திடுவோம் உங்களுக்கு என்ன பொருள் வேணுமோ அஹ் நீங்க வந்து ச்ச~ order போட்டுட்டிங்கன்னா அந்த பொருள் வந்து உங்க வீட்டுக்கு வந்திடும் home delivery option கூட உண்டு delivery charge மட்டும் அதுலயும் அதுவும் ஒவ்வொரு பொருளுக்கு ஏத்த மாதிரி நாங்களும் delivery charge அதிலேயே வந்து நாங்க குடுத்திருப்போம் அந்த delivery charge அ நீங்க pay பண்ணிக்கனும் okay வா

okay ma'am okay okay ma'am வே~ வேற உங்களுக்கு வேற ஏதாச்சும் பொருள் தேவைப்படுதா ho~ home க்கு தேவையான எதாவது decoration பொருள்ஸ் எதாவது fan அந்த மாதிரி எதாவது பொருள் தேவைப்படுதா?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 TV home theater உம் போதும் sir இப்ப வந்து TV வந்து நாங்க வாங்கிடுவோம் வீட்ல வந்து connection குடுக்குறதுக்கு அது எப்படி நாங்க தான் குடுக்கணுமா இல்ல உங்களுடைய agent ல யாராச்சும் அனுப்பி விடுறீங்களா?

இப்ப TV வாங்கிட்டு வந்து connection குடுக்குறதுக்கு நாங்க தான் பண்ணிக்கனுமா இல்ல உங்களுடைய agent வந்து பண்ணிப்பாங்களா? ma'am TV connection குடுக்குறது வந்து எங்க எ~ எங்களுடைய agent வந்து க~ உங்களுக்கு வந்து அத வந்து fix பண்ணி தந்திடுவாங்க ஒண்ணும் பிரச்சனை இல்லை அஹ் உங்களுக்கு வந்து correct ஆ fix பண்ணி எல்லாமே ready பன்ணி தந்திடுவாங்க உங்களுக்கு எந்த இடத்தில எந்த wall ல எந்த wall ல நீங்க வந்து fix பண்ணனும்னு நீங்க நினைக்கிறீங்களோ அந்த wall ல அவங்களே fix பண்ணி correct ஆ fix பண்ணி குடுத்துடுவாங்க நீங்க எந்த எத எதிர்பாக்கறீங்களோ அது அவங்க satisfaction பண்ணி தருவாங்க ஒண்ணும் பிரச்சனை இல்ல நாங்க இங்க இருந்து ஆள் அனுப்பி வச்சிடுவோம் okay வா

okay ma'am okay இப்ப வந்து உங்களுக்கு அஹ் வேற ஏதாச்சும் நம்ம கிட்ட வந்து fans இருக்குது இந்த மாதிரி front room முன் room ல வைக்கிற decoration பொருள்ஸ் இருக்குது light இருக்குது அஹ் அத மாதிரி நிறைய பொருள் இருக்குது ma'am உங்களுக்கு எதாச்சும் வேணும் அப்படின்னா கூட நீங்க நம்ம website அ பார்த்துட்டு கூட நீங்க order போட்டுக்கலாம் ஒண்ணும் பிரச்சனை இல்லை எல்லாமே budget fri~ friendly ஆ தான் இருக்கும் budget உங்களுக்கு நீ~ உங்களுக்கு பிடிச்சமான budget ஆ தான் இருக்கும் நம்ம hi~ high budget ல எந்த ஒரு பொருளும் நாங்க வைக்கல ஏன்னா ந~ எல்லாமே நல்ல நல்ல பொருள் நல்ல நல்ல company ஆகும் போதே high budget ஆகும் ஆகும் ma'am அஹ் low budget ல இருந்து high budget வரை இருக்குது எல்லா பொருளுமே நம்ம website ல available ஆ இருக்குது ma'am okay sir எங்க வீட்டுக்கு தேவையான இப்ப decorations லாம் சொன்னீங்க இல்ல அது என்ன மாதிரி things லாம் வரும் sir

வீட்டுக்கு தேவையான decorations items லாம் சொன்னீங்க இல்ல அது

wall~ wall ல வைக்கிற photos ஆகட்டும் அப்புறம் flowers ஆகட்டும் அப்புறம் stickers ஆகட்டும் அப்புறம் வந்து நிறைய இப்ப வந்து சில வீட்டிலலாம் புத்தர் statues உ அப்புறம் புத்தர் stickers உஆஹ் முன் room ல வைக்கிற god photos உ அஹ் அந்த மாதிரி ஹிந்து god photos கிறிஸ்டியன் god photos ஆஹ் முஸ்லிம் photos இந்த மாதிரி எல்லாமே இருக்குது அப்புறம் குர்ஆன் letters உ இந்த மாதிரி எல்லாமே available ஆ இருக்குது உங்களுக்கு எது தேவையோ அதை நீங்க வாங்கிக்கலாம் ma'am ஒண்ணும் பிரச்சனை இல்லை ma'am okay வா ஆஹ் okay sir okay உங்களுக்கு வந்து எப்ப தேவையோ அத நீங்க வந்து இங்க வந்து correct பண்ணி வாங்கிக்கலாம் ma'am எந்த ஒரு doubt இருந்தாலும் எங்களுக்கு phone அடிங்க நாங்க எந்த ஒரு doubt யும் நாங்க clear பண்றதுக்கும் clarify பண்றதுக்காகவும் தான் ma'am எங்களை வெச்சிருக்காங்க customers வந்து satisfaction ஆகறதுக்கு நாங்க வந்து கண்டிப்பா help பண்ணுவோம் ma'am okay வா

okay ma'am okay உங்களுக்கு வேற ஏதாச்சும் பொருள் வேணும்னா கூட நம்ம website ல வாங்கிக்கலாம் ma'am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 ஆமாம் sir பார்த்ததினால தான் sir வந்து சரி வாங்குவோம் நான் first time ஆ பார்த்தேன் சரி பார்த்த உடனே எனக்கு வந்து rate உம் அஹ் low மாதிரி தான் தெரிஞ்சுச்சு things உம் நல்லா இருந்துச்சு sir அதனால தான் sir வாங்கலாம்னு முடிவெடுத்தோம் okay ma'am okay உங்களுக்கு எது எந்த பொருள் தேவைப்பட்டாலும் நீங்க நம்ம website அ பாருங்க website ல இருந்துச்சு அப்படின்னா உடனே order போடுங்க நாங்க வந்து ரெண்டு நாள்ல delivery பண்ணிடுவோம் okay வா அஹ் product வந்து available ஆ இருந்தா மட்டும் தான் நாங்க website ல காட்டுவோம் so website ல காட்டுற காட்டுற பொருள் கண்டிப்பா எங்க கிட்ட available ஆ இருக்கும் அந்தப் பொருளை நீங்க வந்து ரெண்டு நாள்ல உங்க கைக்கு எடுத்துக்கலாம் okay வா

okay ma'am okay ஏதாச்சும் உங்களுக்கு அது அதுல ஏதாச்சும் பிரச்சனை வந்துச்சு அந்த பொருள்ல ஏதாச்சும் damage ஆச்சி அப்படின்னாலும் நீங்க அந்த பொருளை வந்து உடனே மறுநாள் ரெண்டு நாள்~ ஒரு அஞ்சு நாளைக்குல்ல அந்த பொருளை வந்து நீங்க அஹ் அது damage ஆன பொருள்னு சொல்லி இதுல நம்ம website ல apply பண்ணிட்டு நீங்க அந்த பொருள வந்து return குடுத்துக்கலாம் நம்ம delivery பையன் வந்து மறுபடியும் அந்தப் பொருளை வாங்கிட்டு வந்திடுவான் okay வா ஆஹ் okay sir கண்டிப்பா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

இல்ல sir home decoration things எல்லாமே எவ்ளோ அ~ ரூபாய்ல இருந்து start ஆகுது? ma'am decoration பொருள் உங்களுக்கு சொல்லப்போனா wall ல வைக்கிற photos னா photos னா ஒரு அஹ் photos வந்து பெரிய photos அப்படினா three thousand four thousand ஆகும் ma'am உங்களுக்கு வந்து சின்ன சின்ன photos இருக்குது அது வந்து five hundred six hundred ஆகும் ஆஹ் வேற வந்து நம்ம வந்து புத்தர் statues லாம் வந்து ஒரு five thousand அந்த மாதிரி இதுல இருக்குது

வாங்கலாம்ன்னு தான் இருக்கேன் first இந்த ரெண்டு things அ வாங்கிட்டு அதுக்கு அப்புறம் வந்து order பண்ணிக்கறேன்

okay ma'am வேற எதாச்சும் doubt இருக்குதா ma'am

இல்ல sir வேற எந்த doubt உம் இல்ல

ஆமாம் sir நீங்க order போட்டிருங்க sir எப்~ எப்படியும் ஒரு one week ஆகுமா sir எப்படி sir

எவ்ளோ days ல வந்து சேரும் sir

போட்ட ரெண்டு நாள்ல உங்களுக்கு வந்து home delivery பண்ணிடுவோம் ma'am இன்னைக்கு நீங்க order போட்டிங்க அப்படின்னா ரெண்டு நாள்ல நாங்க வந்து home delivery பண்ணிடுவோம் இன்னைக்கு வந்து உங்களுக்கு வந்த புதன்கிழமை ஆச்சு okay வா உங்க பொருள் வந்து சனிக்கிழமைக்குள்ள உங்க கையில இருக்கும் okay sir அப்ப இப்பவே order போட start ஆகுறேன் sir ஏன்னா நீங்க சொன்ன மாதிரி two days ல வந்து சேர்றதுக்கும் correct ஆ இருக்கும் okay ma'am இந்த product அ நீங்க order போடுறீங்களா நாங்க order போடட்டா ma'am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 இல்ல ma'am நீங்க வந்து நான் என்ன சொல்றேன்னா நீங்க order பண்ணா hello ma'am

நீங்க வந்து அஹ் நாங்களே order போட்டோம் அப்படினா உங்களுக்கு வந்து photos லாம் பார்க்க முடியாது ma'am so நீங்க என்ன பண்றிங்கன்னா நீங்க எங்க website ல பார்த்துட்டு அஹ் என்ன product வேணுமோ அத நீங்க வந்து order போட்டிங்கன்னா எங்களுக்கு வந்து easy ஆ இருக்கும் ma'am ஏன்னா நாங்க order போட்டு உங்களுக்கு அனுப்பி satisfaction ஆகல அப்படின்னா உங்களுக்கு வந்து பிரச்சனை so வந்து நீங்க அந்த பொருளை வந்து பார்த்துட்டு photo ல பார்த்துட்டு உங்களுக்கு வந்து என்ன பொருள் வேணுமோ அத வந்து நீங்க order போட்டீங்க அப்படினா நாங்க வந்து ரெண்டு நாள்ல கண்டிப்பா home delivery பண்ணுவோம் okay வா ma'am ஏன் அப்படி சொல்றேன்னா நாங்களும் order போடலாம் ma'am இப்ப வந்து நாங்க வந்து order போடணும் அப்படினா அதான் சொல்றேன் இல்ல ma'am உங்களுக்கு வந்து அந்த பொருள் வந்து அஹ் நீங்க பார்த்து எடுக்கிற மாதிரி இருக்காது so அதனால நீங்க அந்த website ல போய் பார்த்துட்டு உங்களுக்கு உள்ள rate அ consider பண்ணிட்டு கூடயோ குறையவோ வேற company ல எதாச்சும் TV பாருங்க ma'am சிலது வந்து சாம்சங் company லயே வந்து இருவத்தி எட்டாயிரம் ரூபாய்க்கு இத்தனை inch TV தான் கிடைக்கும் இல்லனா நீங்க வந்து வேற வேற ஏதாச்சும் company பார்த்தீங்கன்னா இதே rate க்கு வந்து high inches TV கிடைக்கும் அதிகமா பெரிய TV கிடைக்கும் கிடைக்குறதுக்கு chances இருக்குது so அதனால நீங்க அத பார்த்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு ஒரு clarification கிடைக்கும் அப்ப அந்த clarification வெச்சி நீங்க வந்து என்ன பண்ணிக்கலாம்னா அந்த TV ய order போட்டுக்கலாம் so நீங்க வந்து அத வந்து helpful ஆ இருக்கும் நீங்க அந்த மாதிரி try பண்ணுங்க ma'am okay வா try பண்றீங்களா? ஆஹ் okay sir அப்ப நாங்களே பார்த்து எது best ன்னு பார்த்து நாங்களே அப்ப order போட்டுக்குறோம்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

நீங்க பார்த்துட்டு order போட்டுட்டு எங்களுக்கு வந்து நீங்க order போட்ட போட்ட உடனே எங்களுக்கு வந்து தெரிஞ்சிடும் ஆஹ் நாங்க அத வந்து என்ன பண்ணிக்குவோம்னா நாங்க அத நாங்க அத ஒரு ரெண்டு நாள்ல delivery பண்ணி தந்திடுவோம் ஒரு ஒரு labour வந்து உங்க வீட்டுக்கு வந்து install உம் பண்னி தந்திடுவாங்க okay வா உங்க place எங்க ma'am place நாகர்கோவில்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

ஆஹ் உங்களுக்கு வந்து உங்க~ உங்களுக்கு வந்து நீங்க order போட்ட இப்ப இன்னைக்கு order போட்டீங்க அப்படின்னா நாளைக்கு night குள்ள நாங்க வந்து உங்களுக்கு install பண்ற மாதிரி இருக்கும் ma'am okay வா

okay ma'am okay ma'am ஆஹ் இப்ப வேற ஏதாச்சும் பொருள் வேணும்னா கூட நம்ம website ல நீங்க வந்து வாங்கிக்கலாம் okay வா ma'am ஒண்ணும் பிரச்சனை இல்ல ma'am website வந்து budget friendly website தான் உங்களுக்கு வந்து என்ன என்ன rate ல வேணுமோ product எடுத்துக்கலாம் okay வா

okay ma'am okay வேற ஏதாச்சும் doubt இருக்குதா ma'am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 okay ma'am அவங்க website ல வேற number கூட இருக்கும் அந்த number க்கு கூட call பண்ணி கேட்கலாம் office time வந்து morning nine to evening six okay வா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

ஆனந்த்பூர் சாஹிப் ஆனந்த்பூர் சாஹிப் என்பது இந்தியாவில் வடமேற்கு மாநிலமான பஞ்சாபில் உள்ள குரூப் நகர் மாவட்டத்தில் உள்ள ஒரு நகரமாகும் வரலாறு

ஆனந்த்பூர் சாஹிப் சீக்கிய வழிபாட்டிற்கு வரலாற்றின் முக்கியத்துவம் வாய்ந்தது ஆனந்தபூர் சாஹிப் ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஐந்தாம் ஆண்டு ஜூன் பத்தொன்பதாம் தேதி குருவால் நிறுவப்பட்டது அக்கால மரபுப்படி கோராசாஹிப்த்தின் இடத்தில் தேக் பகதூர் சாஹிப் என்பவரால் ஒரு கல் அமைக்கப்பட்டது குரு தேக் பகதூர்ஜி ஆயிரத்தி அறுநூற்றி அறுபத்தி ஐந்தில் பொறுப்பை ஏற்று ஆனந்த்பூர் நிறுவியனர் குரு தேக் பகதூர்ஜி ராத்பூர் சாஹிப்பில் இருந்து ஒன்பது கிலோமீட்டர் தொலைவில் உள்ள மலைகளை நோக்கி ஆனந்தப்பூர் சாஹிப்பை இருந்து நிறுவினர் அதன் மூலம் பெயர் மா கோவல் புராணத்தின் படி யாரையும் இங்கு வாழ அனுமதிக்காத மஹோ என்ற கொள்ளைக்காரன் வாழ்ந்தான் குருதேக் பகதூர் சாஹிப் தனது மரியாதைக்குரிய தாய் நான்கியின் நினைவாக என்று நகரத்தைக் கட்டினார் பின்னர் பட்டது ஓடிவிட்டன ஓடிவிட்டார்

ஆனந்தக்கர், லோகர், போல்கர், கராத்தர் மற்றும் ஆகிய ஐந்து கோட்டைகள் ஆனந்தப்பூர் சாஹிப்பை சீக்கியர்களின் அறிவுத்திறன் புலமை மற்றும் அறிஞர்களின் மையமாக மாற்றுவதாக கட்டப்பட்டது குரு கோவிந்த் மையத்தில் வைத்திருந்தார் அதை சுற்றி ஐந்து கோட்டைகளை கட்டினார் ஆயிரத்தி அறுநூற்றி தொண்ணூத்தி ஒன்பதாம் ஆண்டு வைசாகி தினத்தன்று கேஸ்கர் சன்னதியில் ஐந்து காதல்களை தேர்ந்தெடுத்து கல்தா பந்த் நிறுவப்பட்டது கோட்டை ஆனந்த சாஹிப்

இது ஏப்ரல் ஆயிரத்தி எட்~ எண்பத்தி ஒன்பதில் கட்டத் தொடங்கியது இந்தக் கோட்டை மிகவும் வலிமையானதாகவும் உயர்ந்ததாகவும் கருதப்படுகிறது லோகர் கோட்டை லோகர் கோட்டை சிறப்பு முக்கியத்துவம் வாய்ந்தது இந்த கோட்டை சட்லஜ் ஆற்றின் கரையில் இருந்தது கோல்கர் கோட்டை மூன்றாவது கோட்டையான ஓல்காரின் தத்துவம் எப்போதும் சுறுசுறுப்பாக இருக்க வேண்டும் பதேகர் கோட்டை

கோட்டை ஆனந்த்பூர் சாஹிப்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 கோலா மஹாலா கோலா மஹாலா என்பது இரண்டு வார்த்தைகளின் கலவை ஆகும் கோலா என்றால் தாக்குதல் மஹாலா என்றால் காக்கும் இடம் மக்களின் பேச்சு கல்சாவின் பேச்சு மக்களின் பேச்சு மற்றும் கல்சாவின் பேச்சு கோலா குரு கோவிந்த் சிங் சாஹிப் அவர்களால் கி. பி ஆயிரத்தி எழுநூறில் தொடங்கப்பட்டது இது ஆனந்த்கரில் தொடங்கியது போல்கரில் முடிவடைகிறது நேரடிப் பொருள் ஓலா என்பது என்ற அரபு வார்த்தையில் இருந்து உருவானது அதாவது நல்ல செயல்களுக்காக போராடுவது போராடும் விதத்தில் சண்டையிடுவது, வாள் முனையில் நடப்பது அகலா என்ற சொல்லுக்கு வெற்றிக்குப் பிறகு குடியேற வேண்டிய இடம் என்று பொருள்